கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் டப்பிள்ஸ் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
டியூட்டோரியல் லின் இறுதியில் செய்ய முடிவது
டப்பிள்ஸ் என்றால் என்ன என புரிந்து கொள்வது
அவற்றை லிஸ்ட் களுடன் ஒப்பிடுவது
அவை ஏன் தேவை மற்றும் எங்கே பயன்படுத்துவது என அறிதல்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் டுடோரியலை முடிக்கவும் ஐபிதான் இன்டர்பிரிட்டர் ஐ துவக்குவோம்
டைப் செய்க ஐபிதான் பின் என்டர் செய்க
ஒரு டப்பிள் ஐ டிஃபைன் செய்து துவக்குவோம்
டப்பிள் என்பது காமா க்களால் பிரிக்கப்பட்ட பேரெந்தீசஸ் ஆல் சூழப்பட்ட சீக்வென்ஸ் ஒஃப் ஐட்டம்ஸ்
இது ஏறத்தாழ லிஸ்ட் போலவே
ஆனால் ஸ்க்வேர் பிராக்கெட் களுக்கு பதில் பேரெந்தீசஸ் பயன்படுகிறது
டைப் செய்க ட் இஸ் எக்குவல் டோ வித்தின் பிராக்கெட்ஸ் 1 25 ஹெல்லோ 4 வர்ல்ட் 1245
டப்பிள் இன் ஐட்டம் கள் நம்பர் களால் இண்டெக்ஸ் செய்யப்படுகின்றன
அவை அவற்றின் பொசிஷன் ஆல் ஆக்செஸ் செய்யப்படுகின்றன
உதாரணமாக முதலில் நீங்கள் டைப் செய்வது ட் பின் ட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 3
அது 4 ஐ பிரின்ட் செய்கிறது
அது டப்பிள் இல் நான்காம் ஐட்டம்
அதே போல டைப் செய்க ட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 கோலோன் 5 கோலோன் 2 பின் என்டர் செய்க
பொருத்தமான ஸ்லைஸ் ஐ பிரின்ட் செய்கிறது
இந்த நடத்தை
லிஸ்ட் களுடையதை போலவே
ஆனால் வித்தியாசத்தை ஒரு எலிமெண்ட் ஐ டப்பிள் இல் மாற்ற முயலும்போது காணலாம்
டைப் செய்க ட் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 2 இஸ் எக்குவல் டோ வித்தின் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ ஹ் capitalலில்
ஒரு எர்ரர் தோன்றுவதை காணலாம்
அது டப்பிள் ஆப்ஜெக்ட் டோஸ் நோட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மென்ட் என்கிறது
டப்பிள்ஸ் இம்யூட்டபிள் ஆகும் உருவாக்கிய பின் அவற்றை மாற்ற முடியாது
பின் டப்பிள்ஸ் இன் பயன் என்ன
அதை சீக்கிரம் புரிந்து கொள்வோம்
ஸ்வாப்பிங் வால்யூஸ் என்னும் சிம்பிள் ப்ராப்ளம் ஐ முதலில் பார்க்கலாம்
வீடியோ வை நிறுத்தி பயிற்சியை முடித்த பின் தொடரவும்
கொடுக்கப்பட்டது ஆ இஸ் எக்குவல் டோ 5 மற்றும் ப் இஸ் எக்குவல் டோ 7
ஆ மற்றும் ப் இன் மதிப்புகளை ஸ்வாப் இட மாற்றம் செய்க
சொல்யூஷன் க்கு டெர்மினல் க்கு போகலாம் டைப் செய்க ஆ இஸ் எக்குவல் டோ 5 பின் ப் இஸ் எக்குவல் டோ 7 பின் டைப் செய்க ஆ மற்றும் பின் டைப் செய்க ப்
பின் மதிப்புகளை பார்க்கலாம்
இப்போது டெம்ப் என்ற ஒரு வேரியபிள் ஐ உருவாக்கி வால்யூ களை இந்த வேரியபிள் மூலம் மாற்றலாம்
டைப் செய்க டெம்ப் இஸ் எக்குவல் டோ ஆ
பின்160 ஆ இஸ் எக்குவல் டோ b160 பின் ப் இஸ் எக்குவல் டோ டெம்ப்
பின் டைப் செய்க ஆ பின் ப் இதுதான் பாரம்பரிய அணுகல்
நாம் அதை பைத்தோன் வழியில் செய்யலாம்
டைப் செய்க ஆ பின் ப் பின் ஆ காமா ப் இஸ் எக்குவல் டோ ப் காமா ஆ
பின் a160 பின் ப் ஆட்புட் ஐ தருகிறது
மதிப்புகள் இட மாற்றம் ஆனதை பார்க்கலாம்
இந்த மொழி வழக்கு வெவ்வேறு data டைப் களுக்கு கூட வேலை செய்கிறது
டைப் செய்யலாம் ஆ இஸ் எக்குவல் டோ 2 பாயிண்ட் 5 பின் ப் வித்தின் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ வேர் ஹ் இஸ் ஸ்மால் லெட்டர்
பின் ஆ காமா ப் இஸ் எக்குவல் டோ ப் காமா ஆ
பின் ஆ பின் ப்
இந்த வகை நடத்தை சற்று இயற்கையானது மற்றும் எதிர்பார்க்கக்கூடியது
இப்படி நடப்பது இம்யூட்டபிலிட்டி ஒஃப் டப்பிள்ஸ் ஆல்
இந்த புரோசெஸ் டப்பிள் பேக்கிங் மற்றும் அன்பேக்கிங் எனப்படும்
டைப் செய்க 5 காமா பின் என்டர் செய்க
நாம் டப்பிள் இல் காண்பது 1 எலிமெண்ட்
டைப் செய்க 5 காமா வித்தின் டபிள் கோட்ஸ் ஹெல்லோ வேர் ஹ் இஸ் ஸ்மால் லெட்டர் காமா 25
இப்போது டப்பிள் இல் காண்பது 3 எலிமென்ட்ஸ்
ஆகவே உண்மையில் 2 அல்லது அதிக எலிமெண்ட் களை காமா வால் பிரித்து எழுத எலிமெண்ட் கள் ஒரு டப்பிள் ஆக பாக் செய்யப்படுகின்றன
இதை டைப் செய்ய ஆ காமா ப் இஸ் எக்குவல் டோ ப் காமா ஆ முதலில் ப் இன் வால்யூ மற்றும் ஆ இன் வால்யூ டப்பிள் இல் வலது பக்கத்தில் இருந்து பாக் செய்யப்படுகின்றன
பின் வேரியபிள்ஸ் ஆ மற்றும் ப் க்குள் அன்பேக் செய்யப்படுகின்றன
பேக்கிங் மற்றும் அன்பேக்கிங் போது மதிப்புகள் மாறுவதில்லை என்பது இம்யூட்டபிலிட்டி ஒஃப் டப்பிள்ஸ் ஆல் உறுதி செய்யப்படுகின்றது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டியூட்டோரியல் இல் கற்றவை 1
டப்பிள்ஸ் ஐ டிஃபைன் செய்வது
2டப்பிள்ஸ் களை லிஸ்ட் களுடன் இண்டெக்ஸிங் மற்றும் இட்டரபிலிட்டி போன்றவற்றின் மூலம் தெரிந்து கொள்வது
இம்யூட்டபிலிட்டி ஒஃப் டப்பிள்ஸ் ஐ அறிவது
பைத்தோன் வழியில் வால்யூ க்களை ஸ்வாப் செய்வது 5
பேக்கிங் மற்றும் அன்பேக்கிங் ஒஃப் டப்பிள்ஸ் என்ற கான்செப்ட் ஐ அறிவது
தீர்வு காண செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1இரண்டு வால்யூஸ் உள்ள ஒரு டப்பிள் ஐ டிஃபைன் செய்க
முதலில் இன்டிஜர் 4 மற்றும் இரண்டாவது ஒரு புளோட் 25 2
ஐஎஃப் ஆ 5 பின் ஆ இன் டைப் என்ன
தேர்வுகள் இன்ட் புளோட் டப்பிள் ஸ்ட்ரிங்
மூன்றாவது கேள்வி ஆ 2 3 ஆனால் a0 a1 3 4 தருவது என்ன
விடைகள் இதோ 1
டப்பிள் என்பது காமா க்களால் பிரிக்கப்பட்ட பேரெந்தீசஸ் ஆல் சூழப்பட்ட சீக்வென்ஸ் ஒஃப் ஐட்டம்ஸ்
ஆகவே நம் டப்பிள் ஐ இப்படி எழுதலாம் வித்தின் பிராக்கெட்ஸ் 4 காமா 25
2
கொடுக்கப்பட்ட டேட்டா 5 அதன் பின் ஒரு காமா ஆகவே இது ஒரு டப்பிள்
ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 ஆ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 1 இஸ் எக்குவல் டோ வித்தின் பிராக்கெட்ஸ் 3 காமா 4 கொடுக்கும் ரிசல்ட் ஒரு எர்ரர் ஏனெனில் டப்பிள் களை மாற்ற முடியாது
இந்த டுடோரியல் சுவாரசியமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என நம்புகிறேன்
நன்றி